வுட்டன் சேருக்கு பின்னாடி ஒரு ஃப்ளக்ஸ் வெச்சிருக்காங்க.

சீலிங்ல ஒயிட் கலர் லைட்ஸ் இருக்கு.

முன்னாடி ஒரு புக் ஸ்டால் இருக்கு.

இது வந்து மசூதி மாரி இருக்கு.

அந்த பில்டிங் முன்னாடி ஒரு ஏணி இருக்கு.

இதுக்கு பின்னாடி நெறையா புல்லல்லா இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் மாரி கட்டி வெச்சிருக்காங்க.

கீழ நெறையா பைக்ஸ் பார்க் பண்ணி வெச்சுருக்காங்க.

மேல சீலிங்லந்து ஒரு வால் லைட் தொங்குது.

அதுக்குள்ள நெறைய செடி எல்லா வந்து டெக்கரேட் பண்ணி வெச்சிருக்காங்க.

லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு இருக்கு.

டேம் தாண்டி தூரத்துல ஒரு வீடு தெரியிது.

பின்னாடி ஒயிட் கலர் சின்டெக்ஸ் ஒன்னு இருக்கு.

இந்தாண்ட ரெண்டு பேவ் மூணு பே வெளயாண்ட்ருக்காங்க.

டவுன்டவுன் கஃபே அண்டு ரெஸ்டாரண்ட்னு போர்டு போட்ருக்கு.

முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட் .

பின்னாடி ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டு உட்காண்டுருக்காரு.

முன்னாடி ஒரு சின்ன பில்லர்ஸ் மாரி நெறைய வெச்சுருக்காங்க.

இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேச்சு மேல இருக்கு.

மேல பாறைலிந்து வாட்டர்ஸ் ஃபால் ஆயிட்ருக்கு.